இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி அங்கங்க ஒரு மரங்க நட்ட வச்சிருக்காங்க.

அங்கங்க பிங்க் கலர் கிரீன் கலர் வைட் கலர்னு லைட் எரியுது.

வெத்தல செடி பாக்குச்செடி டீ எல அந்த மாதிரி நறையா இருக்கு.

அங்கங்க மட்டு ரெண்டு மூணு செடிங்க இருக்கு.

இந்த மலைக்கு கீழ ஒரே ஒரு தனி மரோம் இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பெரிய எல்லோ கலர் பில்டிங் இருக்கு.

மேல பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்ஸு போன்விட்டானு அடக்கி வச்சிருக்காங்க.

மேல ஒரு கரண்ட் ஒயர் பாசிங் மாரி போட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி பெரிய ஒரு வைட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க.

டோர் வைடு ஓப்பனா இருக்கு அங்கங்க லைட் எரியிது ஆஃபா இருக்குது.

இவங்கள சுத்தி நறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு.

இந்த கடைக்கு பக்கத்துல ஒரு சில்வர் கலர் ஸ்டெப்பு போட்ருக்காங்க.

இந்த பக்சர்ல ஒரு ரெண்டு மூணு வீடுங்க இருக்கு ஒரே ஏரியால .

மேல ஒரு பெரிய வாட்ச் இருக்கு.

இந்த ரூம்ல ஒரே ஒரு வெள்ள கலர் லைட் இருக்கு.

காருக்கு பின்னாடி பெரிய பெரிய மரங்களு இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பேங்க்ல ரெண்டு மூணு பேரு வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒரு பாலத்து மேல நெறைய வண்டிங்க போயிட்ருக்கு.